ஹலோ சிபி

நான் அதான் படிச்சுட்டு இருக்கேன்கா. படிச்சுட்டு இருக்கியா சரி, சரி.அப்பறம் classes எல்லாம் இன்னைக்கு போச்சா? இல்ல lab தான எப்படி இருக்கு காலேஜ்? இன்னைக்கு class இல்ல அக்கா, lab தான்கா.

இன்னோ ஒரு ரெண்டு மாசம், மூணு மாசம் தான். ரெண்டு மாசம், மூணு மாசம் தான?

கோயம்பத்தூர் காலேஜ்கும், இதுக்கும் நிறையா difference இருக்கா? ஆமாங்க அக்கா difference நிறையவே இருக்கு. அப்படி என்னடா difference ?

main ஆனது பாத்தீங்கன்னா

அங்க கம்மியா இருக்கமாதிரி தெரியும், இங்க ஜாஸ்தியா இருக்குது.

அப்பறம் next கேன்டீன்னு கேன்டீன்னு

அப்பறம் பாத்தோம்னா staffs குள்ளையே ஒரு இது இல்ல. ஓ partiality யா politics போகுது

அப்படியா சரி, சரி. IV எதாவது போன்னீங்களா நீங்க ஏதாச்சு. IV நாங்க தான pg ல தான போனோம்.

நாங்க வாகமோன், கேரளா, கொச்சின்.

அது, அது திடீர் plan தான்.

நான் போவேன்னு நினச்சே பாக்கல

எப்படி permission வாங்கனும் அப்படினு.அதுனால விட்டுட்டாங்க அப்பறம் நானும் போனேன் பயங்கரமா இருந்துச்சு இதுவரையும் எங்கையும் போனதே இல்லையா வெளியில

ஆனா எனக்கு ரொம்ப அது பெரிய விஷயமா இருந்துச்சா கேரளா என்னமோ வெளிநாடுகே போனமாதிரி ஒரு feel ஆ இருந்துச்சு.

Super ரா இருந்துச்சு அந்த climate இப்பையுமே அங்க இருக்குறமாதிரியே இருக்கும்.

Light ஆ இங்க ஒரு climate light ஆ dim ஆச்சுனு வச்சுகோவே அப்ப மாரும் அப்படியே அங்க இருந்த மாதிரியே அங்க வாகமன் jeep trip கூட்டிட்டு போனாங்க

Super ரா இருந்துச்சு climate

Wonderla நாங்க போகலாம் தான் போட்டோம்

ஆனா budget பத்தல அது வேணாம் அப்படினுட்டாங்க three nights கு two days அப்படி கணக்கு பண்ணி தான் போச்சு அப்படி wonderla போறமாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் time ஆகிரும் நாங்க என்ன பண்ணிட்டோம் அத cancel பண்ணிட்டோம். Next time எங்கையாச்சு கிடைச்சா போகனும் பாப்போம் எப்படி time கிடைக்குது அப்படினு பாப்போம் .நீங்க எங்க போன்னிங்க? நாங்க wonderla போனோம், அப்பறம் suicide point போனோம்.

அப்பறம் ரெண்டு, மூணு company visit பண்ணோம்.

அப்பறம் எங்களுக்கும் அதேமாதிரி தான்.மூணு நாள் மூணு night ரெண்டு பகல் ஆ ஜாலியா இருந்துச்சா.நாங்க எல்லாம் dance யே dance தான்.

ஆஹ் நாங்களும் போனோம் boat house நாங்களும் போனோம்.

Boat house நல்லா ஜாலியா இருந்துச்சு ஆனா நாங்க boat house வந்து night ல போகல

நாங்க night போனோம் dj எல்லாம் போட்டு செமையா இருந்துச்சு. நாங்க காலையில போனோம் காட்டி அத சரியா அவலோக்கா enjoy பண்ணமுடியல but ok நல்லா தான் இருந்துச்சு அதுல எல்லாம் வந்து இதெல்லாம் transport பண்றத எல்லாம் காமிச்சாங்க.

அது என்னது import , export பண்றது எல்லாமே காமிச்சாங்க அந்த இடத்துல.

அய்யோ செம்மையை இருந்துச்சு அந்த view

ஏன்னா food எல்லாம் ok அப்டினு சொல்லமுடியாது

கொஞ்சம் நம்மளமாதிரி கிடையாது.நம்ம ஊரு மாதிரி கிடையாது.

ஆமா நம்ம ஊரு வந்து சாப்பாடு எல்லாம் சென்னமா இருக்கும்.அங்க சாப்பாடு எல்லாம் மட்டை அரிசி தான சொல்லுவாங்க.

taste டும் different ஆ இருந்துச்சு ஆனா night கொச்சின் கொச்சின்னா ஆமா கொச்சின் போயிட்டு , boat house எல்லாம் போயிட்டு வாகமோன் போறதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணிட்டோம் night ஒரு ஹோட்டல்க்கு போய் சாப்பிட்டோம். பரோட்டா சாப்பிட்டோம் கூப்பிட்டு போனாங்க.இன்னும் அந்த taste இன்னோம் வாயில நிக்கிது.சிக்கன்னும், சிக்கன் குழம்பும் பரோட்டாவும் சூப்பர்ரா இருந்துச்சுடா.

ஆனா நாங்க போறப்ப எல்லாம் மழை, மழையோ மழைதான்.

நீங்க எப்படியோ தப்பிச்சுக்கிட்டிங்க.ஆனா charge எவளோ பண்ணாங்க உங்களுக்கு? எங்களுக்கு two seventy ஓ எங்களுக்கும் எங்களுக்கு three point nine k sorry sorry two point nine வந்துருச்சு

சிலவு பாக்கும்போது மூணாயிரம் ருபாய் வந்துருச்சு மூணாயிரத்தி ஐந்நூறு ருபாய் வந்துருச்சு.

லூலூ மால் actual ஆ பஸ் நிருத்துனாங்க ஆனா நாங்க லூலூ மால்ல போய் என்ன பண்ணிட்டோம் நான் உள்ள போகல ஆனா மத்தவங்க எல்லாரும் போன்னாங்க.

லூலூ மால் போலாம்னா அன்னைக்கு என்ன ஒருமாதிரி ஒருமாதிரி mind upset ஆ upset இல்ல நல்ல தூக்கம் தூங்கலைல

Travel சரியானது அதுனால

ஆனா but ஜாலியா இருந்துச்சு எங்கையாச்சு போனும்னா நல்ல place choose பண்ணி,

Hills area தான் இயற்கைய கண்டு கழிக்க நல்லா இருக்கும். ஆமா பக்கத்துலயே கொடைக்கானல் போலாம்ல. கொடைக்கானல் போலாம்.கொடைக்கானல் அப்பறம் வயநாடு

ஏற்காடு ஏற்காடு எங்க இருக்கு?

ஆனா insta ல எல்லாம் பாப்பேன்டா இந்த வயநாடு, ஏற்காடு எல்லாம் போட்டு வரும் பரவாயில்ல அப்பதான்டா யோசிப்பேன் நம்ம எல்லாம் இந்தமாதிரி இடத்துக்கு போகனும் அந்த trip போனோம்ல, iv போனோம்ல IV போனதுக்கப்பறம் நம்மளும் இந்தமாதிரி எல்லாம் இடத்துக்கு போகணும்னு நினச்சேன் நானு.

சரி ok னு சொல்லி கனவு கண்டு வச்சுருக்கேன் சரி போவோம். சேலம் பக்கத்துல இருக்குது ஏற்காடு சேலம் பக்கத்துல இருக்குது அதுவும் hills தாண்டா friends எல்லாம் போய் status போடுவாங்க.

சூப்பர்ரா இருக்கும் ஏற்காடு.அங்க camp fire எல்லாம் போட்டுதரேன்னு சொன்னாங்க iv trip

ஒரு மணி நேரம் அவ்ளோதான்.

ஆனா ஜாலியா இருந்துருக்கும்ல campfire லாம்.

அப்பறம் அந்த தேனி side எல்லாமே நல்ல ஒரு hill தானே

தேனி side எல்லாமே நல்ல ஜாலியான ஒரு i mean எப்படி சொல்றது natural இதுவா இருக்கும்ல

ஆஹ் அப்பறம் வேற என்ன plan இன்னைக்கு என்ன plan ? Next எங்க போகணும்னு plan போட்ருக்கீங்க friends எல்லாம் சேந்து? Next வந்து குருவாயூர். குருவாயூர் ok , ok இங்க இருந்து எவளோ தூரம்?

Three hundred , four hundred kilometer வரும். ஏய் குருவாயூர் கேரளா பக்கம் தானே ரொம்ப தூரம்

ம்ம் நம்மளும் போனும்.

குருவாயூர் இதெல்லாம் போயிட்டு வரணும்.ஆனா கேரளால எல்லாம் கோவில் எல்லாம் சூப்பர்ரா இருக்கும்டா

வேற level ஆ இருக்கும் கோவில் எல்லாம் அங்க எப்படியும் different ஆ தாண்டா இருக்கும் அங்க கோவில்ல நம்ம ஊரு மாதிரி அதெல்லாம் இருக்காது அங்க எல்லாம் வந்து நாங்க ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் என்னமோ something ஆஹ் ஆலத்தூர் கோவில் அந்த அந்த கோவில்ல வந்து அம்மன் இருக்கு அங்க வந்து சந்தனம் குடுத்தாங்க. நம்ம கைக்கும் அதுக்கும் ஒட்டவே ஒட்டாது.நம்ம ஊரு கோவில்ல எப்படி குடுப்பாங்க ஒட்டி அந்தமாதிரி தான் குடுப்பாங்க.ஆனா அவங்க ரொம்ப இதா இருப்பாங்க சுத்தமா, ரொம்ப இதா இது பண்ணுவாங்க நம்மல. அதான், அதான் ஆனா நல்லா இருக்கும் கோவில்ல எல்லாம் போய் இது பண்றது.

Neat டா இருக்கும் எல்லாமே, எல்லா பக்கமும் neat டா இருக்கும். அது சுத்தி கேரளா இந்த மலை அடிவாரத்துல இருக்கறதுனால அந்த கோவிலு, வீடுகூட different ஆ தான் இருக்கும் அவங்களோடது

நீங்க வேணா wonderla போய் பாருங்களே Wonderla tickets எல்லாம் எவளோடா வரும். Tickets எல்லாம் seven காலேஜ் பிள்ளைங்கன்னா seven fifty range

Individual ஆஹ் family ஓட போனோம்னா ஒரு thousand rupee வரும் one day ஆனா

Nine to six o clock வரைக்கும். ஓ சரி, சரி ஆஹ்.

ஓ அப்டி என்னென்ன event ? ஆஹ் என்னென்ன sea னா அலை வரமாதிரி event இருக்குது உள்ள

அப்பறம் வந்து எல்லாமே waterlake அந்தமாதிரி தான் எல்லாமே

நல்லா இருந்தா நல்லா ride வந்துருந்தோம்னா நம்மல வந்து photo எடுப்பாங்க. photo எடுத்து அதுக்கு வந்து காசு வாங்கிக்குவாங்க.